அவளோட ஃபேஸ் பாத்தீனா வந்து ப்ளர்ராயிருக்கு .

அவ வந்து ஒரு ஸ்டெப் வந்து நின்னுட்ருக்காங்க.

இந்த சைடு ரெண்டு சைடு நாலு சைடு பாத்தாம்னா வந்து ரெட் கலர்ல வந்து ஒரு தூண் மாரி வெச்சிருக்காங்க.

இந்த சைடு பாத்தன்ன நிவியானு போட்டு இன்னொரு மெஷின் ருக்கு.

இதுல ரெண்டு கண்ணாடி வந்து ரவுண்ட் ரவுண்டா இருக்குது.

அதுக்கு மேல பார்த்தோம்னா போஸ்டரா ஓட்டி இருக்காங்க.

பாத்தா அப்படின்னா வந்து கட்டட வேலை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க.

அதுல வந்து ஒரு பெரிய ரப்பர் செருப்பு மாரி போட்ருக்காரு.

இத பாத்தோன நெறைய கார்லா வந்து லைனா அடுக்கி வெச்சுருக்காங்க.

இதுல பாத்ததோ அப்படின்னா வந்து ஒரு மினி ஹாலோட போட்டோ .

எல்லாத்தையும் வந்து ஒரு கவர்ல போட்டுருக்காங்க.

இதுல பாத்தா நெறைய வந்து புல்லாம் வந்து மொளச்சுருக்கு.

இங்க பக்கத்துல பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு கரண்ட் கம்போ இருக்கு அதுல வந்து ஒயர் எல்லாம் கனெக்ட் பண்ணி இருக்காங்க.

இது ரேக்ல வந்து நறைய வந்து அடுக்கி வச்சுருக்காங்க.

இந்த பாறையில கடைசியில பாத்தோனா பிளாக் கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

பக்கத்துல ஃபேஸ் எல்லாம் வந்து ப்ளர்ரா இருக்கு.

கீழ வந்து செட்டிநாடு உணவகம் அப்டின்னு வந்து போட்ருக்காங்க.

பின்னாடி பாத்தோம்னா நெறைய வந்து லைட்டு அப்புறம் சாமியோட ஃபேஸ் பாத்தீன்னா பிளர் பண்ணி இருக்காங்க.

இந்த கடைசில பாத்த ஒரு பச்ச கலர் பஸ் இருக்கு.

இத பாத்தோம்னா வந்து நறைய மரல்லாம் இருக்கு.

சுத்தி வந்து ஸ்டெப்ஸ் வச்சு காம்பவுண்ட் மாதிரி வந்து வெச்சிருக்காங்க.

மேல வந்து ஒயர்லா வந்து லைட் மாரி வந்து தொங்குது.

பாத்தோம் அப்படின்னா வந்து ஸ்ரீ செல்வாண்டி அம்மன் கான்க்ரீட் பைப் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு ஒரு போர்டு .

இதுக்கு இந்த சைடு பாத்தனா சிமெண்ட்டால செஞ்ச நெறைய பொருள்ள வந்து வெச்சிருக்காங்க.

இது பாத்தோம் அப்படினா வந்து ரோட்ல நின்னு ஒரு கடைய வந்து எடுத்த போட்டோ .

மரத்துல பார்த்தன நறைய இலை எல்லாம் வந்து இருக்கு.